அப்ரோ பாத்தீங்னா நெறைய சுத்தி காடு மரோ அப்ரோ செடில்லா இருக்கு.

ஒரு வுடன்ல வந்து ஸ்டெ டைல்ஸ் போட்ருக்காங்க கீழ.

அங்க பாத்தீங்கன்னா கீழ வந்து ஃபுல்லா டேபுள்லாம் இருக்கு.

அப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு ஏ_சி ஒன்னு மாட்டிருக்காங்க.

இது வந்து மேகோ வந்து நல்லா தெரியிது கொஞ்ஜோ இருட்டடிஞ்ச மாருக்கு.

இது வந்து பின்னாடி வந்து ஒரு ஜெய்ண்ட் வீல் அ லைட்ஸ் ல போட்டு சுத்திட்ருக்குது.

பிச்சர்ல கொஞ்சோ கிளார் அடிக்குது லைட்னால லைட்லா வெச்சுருக்கறாங்க.

பிக்சர்ல பாத்தீங்கனா அது ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி தெரியுது.

சுப்ரீம் யூ_பி_வி விண்டோ அண்ட் டோர்ஸ் னு போட்ருக்கறாங்க போர்டு ல.

இந்த பிச்சர்ல பாத்தீங்கன்னா பில்டிங் கண்சரக்சன் மாரி தெறிது.

சுத்தியும் பாத்தீங்கனா மரம் செடியெல்லாம் இருக்கு.

அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தியு ஃபுல்லா காடா இருக்கு.

அப்றம் வந்து கீழ பாத்தீங்கனா டைல்ஸ் இருக்கு.

சன் இந்தியா சிக்கன் அண்ட் முட்டனு போட்டுருக்கு போர்டு .

இந்த பிச்சர்ல பாத்தீங்ன்னா இது ஒரு ட்ராக்டர் ஷோரூம் மாரி தெரியுது.

இது வந்து பே கிரவுண்ட் ல வந்து நெறைய பேர் வெளாடிட்ருக்கறாங்க.

கீழ வந்து கிரீன் கார்பெட் போட்ருக்கறாங்க.

அப்பறம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரு வந்து வேல செஞ்சுட்ருக்காங்க கம்ப்யூட்டர்ல .

அப்ரோ பார்த்தீங்ன்னா கீழ வந்து டேபிள் மாரி ட்ராஸ்செல்லா இருக்கு.

இந்த பிச்சர்ல பாத்தீனா இது ஒரு பெட்ரோல் பங்க் மாரி தெரியுது.

இதுல வந்து நெறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க டோரா இது.

லைட்டா டார்க்கா எல்லாமே ஃப்ரூட்ஸ் வித்தியாசமா கலர்ல இருக்கு.

இது வந்து பாத்தீனா மேல இருந்து மேகம் நல்லா தெரியுது.

வந்து ரெட் ரெட் கலர்லெல்லாம் செவுரு வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

ஒரு மவுஸ் இருக்கு. ஒரு பிரிண்டர்ல வச்சிருக்காங்க.

அப்ரோ செடி எல்லாம் இருக்கு ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க.

இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்னு இருக்குது பாத்ரூம் டோரு .

இந்த பிச்சர்ல பாத்தீனா அது ஒரு டி_வி ஷோரூம் மாரி தெரியுது.

அப்றம் வந்து பாத்திங்கன்னா லாரிலாம் இருக்கு.

அப்ரோ செவுத்துல வந்து கிர்ல்லெல்லா வெச்சுறுக்குறாங்க.

கீழ வந்து ஃபுல்லா டைல்ஸா இருக்கு.

அப்புறம் பாத்தீங்கனா பெரிய செடியும் சின்ன செடிகளு வெச்சிகிறாங்க.

தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்னு தெரியுது.